அந்த சைடுல நிறைய ஹேண்ட் பேக் எல்லா எனக்கு.

அதுக்கு அடுத்து பிளாக் அண்ட் ரெட் கலர்ல இருக்கு.

ஃபோட்டோக்கு கீழ யாருக்க ஷூ தெரியுது.

இந்த இடத்துக்கு மேல ஒரு டான்ஸ் அகாடெமி இருக்கு.

தொட்டில மேல நறிய செடிங்க தொங்க விட்டுருக்காவ.

எல்லாவும் கைல எதோ பூ மாதிரி எதையோ கானிச்சிட்டு இருக்காவ.

இங்க ஆஃபர் போட்டு இருக்காங்க ரோஸ் மில்க் நாற்பது ரூபாய் மில்க் ஷேக் அம்பது சார்ஜா அறுபது ஃபல்லுடா எழுவது டிஸ்கவுன்ட் ஃபை பர்சன்டேஜ் டு டென் பர்சன்டேஜ் போட்டிருக்காவ.

மூன்று ப்லோர் ஓட்டல்னு நினைக்கே.

மின்னாடி ஒரு ஃபோட்டோல கார் இருக்கு.

இந்த இடம் ஃபுல்லாவே அங்கயும் இங்கயுமா ஆட்களா இருக்காங்க.

வெளிய அஞ்சு சைக்கிள் நிக்குது.

சைடுல நிறைய கம்பி எல்லாம் கிடக்கு.

அது சைட்ல எதோ சின்னதா குடோன் போல கட்டி வச்சிருக்காவ.

அங்க ஒருத்தர் போட்டோ எடுத்துட்ருக்காரு.